அஹ் வணக்கம் கௌரி கௌதமி

கண்டிப்பா கௌரி பேசலாம்

பேசலாம் கௌரி அஹ் அஹ் நடுத்தர மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தி பேசலாம் தானே இப்ப முடிவு பண்ணியிருக்கோம் அஹ் அவங்க அவங்க எந்த விதமா என்னென்ன விதமான கஷ்டங்களெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படீன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆதி அஹ் கண்டிப்பா உம் தன் குடும்பத்த பாக்கணும் அப்படீன்னு நினைக்கிற ஒவ்வொரு நடுத்தர மக்களும் ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறாங்க அதாவது படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கெல்லாம் போவாங்க அதற்கு காரணம் எதுக்குன்னு கேட்டா குடும்ப சூழ்நிலைகள்தான் காரணமா இருக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு வந்துட்டு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா கண்டிப்பா வந்துட்டு இதே போல உம் படிப்பு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு கண் கட்டா கட்டாயம் போய்தான் ஆகணும் அப்படின்றாங்க உம் நிச்சயமா

கண்டிப்பாக ஆதி மாதிரி நீங்க அதை எப்படி சொல்றீங்கன்னா அஹ் நடுத்தர மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க வந்து சொல்றீங்க அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்றது நம்மகிட்டதான் இருக்கு அப்படித்தானே கௌரி நீங்க என்ன சொல்றீங்க அஹ் நிச்சயமாக கௌதமி நான் என்ன சொல்ல வர்றேன்னா அஹ் கஷ்டன்றது அஹ் அவங்ககிட்ட

கஷ்டன்றது அவங்ககிட்ட இருக்கற மாதிரி எனக்கு தோணலை அவங்களோட சூழ்நிலைகள்தான் அவங்களால இப்படி இப்படி ஒரு கஷ்டத்துல உண்டாக்கிருக்கோ அப்படின்றதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட யாருமே வேணுன்னு அந்த அந்த வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களோட சூழ்நிலையின் காரணமாக தான் வந்து அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் இப்ப நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற ஒரு ஆண் மகனோ இல்லை ஒரு பெண்மணியோ daily வேலைக்கு போனால்தான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்துல இருக்க மக்கள் வந்து மாத சம்பளத்தைதான் நம்பி இருக்குறாங்க அஹ் அவங்களால சின்னச் சின்ன செலவுகளை பொறுத்துக்கிட பொறுத்துக்க முடியுமே தவிர பெரிய பெரிய செலவுகளை பொறுத்துக்க முடியாது அப்படின்றத என்னோட பார்வையில நான் பாக்குறேன் இப்போ இப்போ குடும்பமா சேர்ந்து ஏதோ ஒரு restaurant அதாவது ஏதோ ஒரு உணவகத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு கடற்கரைக்கோ போறாங்க அங்க நடக்குற சின்ன சின்ன செலவுகள அவங்களால பாத்துக்க முடியும்னும் அஹ் பெரிய பெரிய ஆசைகளா இருக்குற இப்ப அவுங்க நினைச்சா அவங்களால டக்குனு ஒரு வீடோ இல்ல ஒரு காரோ வாங்க முடியாதோ அஹ் அதுக்கான சேமிப்பு அப்படின்றத அவங்க தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு வருஷமாவது சேர்த்து வச்சாதான் அவங்களுக்கு அதுக் அதுக்கான அடிக்கல் அஹ் வைக்க முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி நான் சொல்றதே உங்களுக்கு உட உடன்பாடு இருக்கா இல்ல எதிர்மறையான கருத்துக்கள் எதாவது வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல கௌரி இதுல எதிர்மறை கற்பனை எதுவுமே இல்ல அது போக இப்பவுள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே இதுதான் நடந்துகிட்டு வருது உம் இப்ப நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பணக்காரனா இருந்தவன் ஏழு மணி திரும்ப முடியாமல் தவிக்கிறாங்க கடந்துகிட்டு அஹ்

இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றது correct தான் ஆதி இப்ப இப்ப நம்மளோட situation எப்படி இருக்கு அப்படின்னா corona க்கு அப்புறமா ரொம்ப மோசமான நிலைமை எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அஹ்

ஒரு அளவுக்கு balance பண்றதுக்கான ஒரு source இருக்கு ஆனா சுத்தமா எதுவுமே இல்லாதவங்க இன்னும் மோசமான நிலைமைக்குதான் போறாங்க நீங்க என்ன சொல்றீங்க கௌரி அஹ் நிச்சயமாக கௌரி இப்ப நீங்க சொன்னீங்க நடுத்தர வர்க்கத்தினால வந்து அத சமாளிச்சிற முடியும் அப்படின்ட்டு அஹ் நானுமே ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்ப பெண்ணுதான் அஹ் நடுத்தர வர்க்கத்திலேயும் இரண்டு பிரிவுகள் இருக்கு இல்லையா அதாவது ஆங்கிலத்திலே சொல்லணும்ன்னா upper middle class அதாவது இன்னொண்ணு வந்து lower middle class இதிலே lower middle class ன்னு சொல்றாங்க இல்லையா இந்த இந்த வர்க்கத்திலே வர்றதுதான் நான் அஹ் அது அதிலே பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க நடுத்தர வர்க்கத்தினால வந்து கொஞ்சம் சமாளிச்சிட முடிஞ்சுது அப்படின்னுட்டு இல்ல எங்களால அது ரொம்பவே முடியலை அந்த ரெண்டு வருஷ corona காலகட்டம்

இப்ப சரியா இருக்கா ஆதி

அஹ் நான் இதுதான் நான் சொல்ல வந்தேன் அஹ் இரண்டு வருஷ இரண்டு வருஷ corona வாழ்க்கை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை காலகட்டத்தை அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு அஹ் கௌதமி சொன்னாங்க இந்த மாதிரி அஹ் நடுத்தர வர்க்கத்தினால கொஞ்சம் சமாளிச்சிற முடிஞ்சுது அப்படின்னுட்டு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில அத சமாளிக்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னுதான் நான் சொல்ல வர்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி நடுத்தர வர்க்கத்தினால அத சமாளிக்க முடிஞ்சுதுன்னு நீங்க நினைக்கிறறீங்களா அஹ் அவங்கதான் ஏதேதுக் எந்த ஏதோ ஒரு சின்ன ஆசைக்காக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையுமே அந்த corona காலகட்டத்துல

கண்டிப்பாக கௌரி இந்த corona காலகட்டத்துல நடுத்தர மக்கள் அப்படின்றவங்க ரொம்ப கவலைக்கிடமான நிலையிலதான் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்ல இருந்தாலும் இந்த நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா உம் அதாவது அஹ் சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்க IT ல work பண்ணாங்க அதாவது information technology அந்த மாதிரி நிறுவனத்திலே work பண்ணப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அஹ் work from home ன்னு ஒரு option கொடுத்துட்டாங்க இதுவே இந்த இது தொழிற்சாலைகள் அஹ் பல தொழில் நிறுவனத்திலே வேலை பார்த்தவங்க அஹ் இந்த bike companies car companies அந்த மாதிரி நிறுவனத்திலே வேலை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க மாத சம்பளம் கிடையாது எதுவுமே இல்ல ஆறு மாத காலம் வந்துட்டு ரொம்ப தடைபட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை நிலை நெறிமுறைக்கு ஆளானாங்க அஹ் நானுமே அந்த நெறிமுறைக்கு ஆளாகி அஹ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆனா அஹ்

அது வந்து அரசாங்கத்துக்கு கண்டிப்பா நான் அஹ் வரவேற்பேன் கெளதமி இதைப்பத்தி உங்களோட கருத்து அஹ் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆதி ஆனா இப்போ எல்லாருமே எல்லா எல்லாராலையுமே வந்து இந்த situation அ வந்து balance பண்ண முடியலை இல்லையா இப்ப என்னதான்

சேமிப்பு இதெல்லாம் வந்துட்டுதான் வந்து ஒரு middle class ஆன ஒரு அஹ் level அ பிரிக்குது இப்ப இது இது இதுல இந்த மூணு முக்கியமான தேவைகள் இல்லாதவங்க இத வந்து சமாளிச்சுருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அவங்க இன்னுமே வந்து மோசமா பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏன்னா mid middle class ல இருக்கிறவங்க வந்து வேற வேற எதுக்காவது ஒண்ணுத்துக்கு saw savings வச்சிருந்துருப்பாங்க அத use பண்ணி இந்த corona time ல வாழ்ந்திருக்க வாய்ப்பிருக்கு சேமிப்புன்னு ஒண்ணு இல்லாதவங்க அதாவது மாத சம்பளத்தை நம்பாதவங்க தெனம் தெனம் கூலிக்கு வாழ்றவங்க இதை எப்படி சமாளிச்சு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கௌரி அஹ் நிச்சயமாக கௌரி இதைதான் வந்து நான் அடுத்து சொல்லலாம்னு வந்தேன் அஹ் மாத சம்பளத்தை நம்பி இருந்தவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி சேமி அதாவது நானுமே அத சொன்னேன் சேமிப்புல இருந்து அதாவது அஹ் அஹ் எதிர்கால தேவைகளுக்காக அவங்க வச்சிருந்த சில தேவைகளுக்காக இருந்த பணத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணிட்டாங்க இந்த தினக்கூலிக்கு வாழ்ந்தவங்களோட வாழ்க்கைத்தரம்தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டதா வந்து நம்ம தொலைக்காட்சிகள்லயும் செய்திகள்லயும் வாழ் அதாவது சமூக வலைதளங்கள்லயுமே வந்து பார்த்திருந்தோம் அஹ் அவங்களோட பிரச்சனைதான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது அவங்களால போய் யார்கிட்டயும் கடன் கேட்கவும் முடியாத நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அஹ் இருக்கறவங்க கடன் குடுத்திருவாங்க இப்போ அந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் நடுத்தர வர் வர்க்கத்திலே இருக்கிறவங்ககிட்டேதான் போய் கடன் கேட்க முடியும் அவங்க கேக்குறாங்கன்னா அஹ் இப்போ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டா எனக்கு பின்னாடி வர பிரச்சனைக்கு நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்கு வந்து நடுத்தர மக்கள் மக்களும் வந்து தள்ளப்பட்டாங்க அந்த நேரத்துல கடன் வாங்குறதுமே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமாதான் இருந்துச்சு இத இதுல உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு ஆதி அஹ் கண்டிப்பா நீங்க சொன்னாக்கூட இந்த நடுத்தர மக்கள் அஹ் corona காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா தொழில் தினக்கூலி தொழில்ன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லை ஏன்னா வந்துட்டு தினக்கூலி தொழில்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க அப்புறம் கொத்தனார் சித்தாள்கள் அப்புறம் இந்த விவசாய வேலைக்கு வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க இது எல்லாமே பாதிக்கப்பட்டது குறிப்பா இந்த கொத்தனாருக்கெல்லாம் எப்பயாவதுதான் வீடு கட்டுற வேலையும் கிடைக்கும் அந்த வீடு கட்டுற வேலையை அப்பவே தக்க வச்சு ஒரு அந்த ஒரு மூணு அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கணக்குல போட்டு வைப்பாங்க இப்ப அந்த இது corona கால கட்டத்துல ஒரு வேலையும் செய்யக் கூடாது வீட்டை விட்டு வெளிய வரக் கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த பட்டப்போ அவங்க சேமிப்பு கணக்குல இருந்த பணம்

இப்போ ஒரு கூட்டு குடும்பம்ன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது நீங்க மளிகை சாமான் ஒரு பத்தாயிரத்தை நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய தருணமா இருந்தது கௌரி

நிச்சயமாக ஆதி ஆனா நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த யாரால எல்லாம் இத வந்து சமாளிக்க முடியலையோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கவங்க வந்து குடுத்து உதவுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது வந்து சில பேர் வந்து உண்மையாவே நல்ல மனசோட தராங்க ஆனா நிறைய பேருக்கு நல்ல மனசு இல்ல வெறும் publicity க்காகதான் பண்றாங்க

வேலைகளோ இல்லாததுனாலதான் இவ்வளவு ஒரு கஷ்டமோ அதனால வந்த விளைவுகள்தான் வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்து அஹ் காசு காசுன்னு ரொம்ப பேராசை பட்டுட்டு இருக்காங்க இப்ப ஏன் loan தர்றதுக்கு loan ஓ இல்ல கடனோ கொடுக்க பயப்படுறாங்க இல்ல வாங்க முடியலை அப்படின்னா நான் ஏன் இப்போ கொடுக்கணும் இப்பதான் ஆனா இப்ப corona இல்ல நம்ம normal ஆ ஆயிட்டோம் ஆனாலும் இப்ப கொடுக்குறதுக்கோ வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே கஷ்டமாதான் இருக்கு ஏன்னா இது வந்து இப்போ இது மாதிரி ஒரு situation மறுபடியும் வராதா ஏன் வந்தா எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம்தான் வந்துருச்சு எல்லார்கிட்டேயும்

நிச்சயமாக கௌதமி நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அஹ் பின்னாடி இது இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா அத எப்படி சமாளிக்க போறோம்ன்ற பயத்துலதான் வந்து நிறைய பேர் நிறைய காசு சம்பாதிக்கணும் நிறைய சேர்த்து வைக்கணும்ன்னு யோசிக்கிறாங்களே தவிர அத பேராசை அப்படின்ற பார்வைக்குள்ள தள்ள வேணாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அஹ் நீங்க நீங்க தான் சொன்னீங்க அடுத்து அடுத்து இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகப்போகுதுன்ற பயம்தான் அவங்களை அப்படி பண்ண வைக்குதுன்னுட்டு அதுல எந்த தப்புமே இல்லையே ஆஹ் பயம்தானே அவங்களை அப்படி பண்ண வைக்குது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஹ் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிற மாதிரிதானே இருக்கு பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அஹ் திரும்ப இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு சூழ் சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்கக் கூடாது அஹ் அஹ் இப்படி வந்தாலும் நான் அதில manage பண்ற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கணுன்னு நினைச்சுதான் அப்படி பண்றாங்களோ அப்படின்றது என்னோட எண்ணம்

இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த கால கட்டத்துலதான் வந்தது எதனால அது வந்து work from home நம்ம வந்து வெளியில போகலைன்னாலும் நமக்கு ஒரு earning இருக்கணும் நான் இத வந்து complete ஆ மொத்தமா வந்து பேராசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லல கண்டிப்பா சூழ்நிலையும் ஒரு காரணம் ஆனா சூழ்நிலையை பயன்படுத்தி அத நிறைய பேர் வந்து தப்பாவும் use பண்றாங்க பயன்படுத்துறாங்க அப்படிதான் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதி கண்டிப்பா கௌதமி நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இது தப்பான விஷயம் தெரிஞ்ச மக்கள் ஏன் அதுல ஓடி விழணும் அது வந்து மக்கள் மேல தான் தப்பு வந்து அவங்க வந்துட்டு ஒரு தொழிலா பண்றாங்க அவங்க fraud பண்றாங்களோ அஹ் இல்ல நல்ல வழியில சம்பாதிக்கிறாங்களோ அது பிரச்சனை கிடையாது இங்க

இது வந்துட்டு குறை சொல்ல வேண்டியது அந்த online fraud கள் அல்ல மக்களாகிய நம்மளை மட்டும்தான் குறை சொல்லிக்க முடியும் இந்த இடத்துல ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது தெரிஞ்சும் நம்ம போயிட்டு அந்த விஷயத்துல போய் விழறோம் அப்படி விழறப்போ யாருக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படுதுன்னா அஹ் அந்தந்த நடுத்தர மக்கள் மக்களாகிய நமக்குத்தான் அந்த பாதிப்பு வருது ஆனா நம்மளை ஏமாத்தறவன் இன்னும் நல்லாதானே இருக்கிறான் உதாரணத்துக்கு இப்போ சில அரசியல்வாதிகளை நம்ம எடுத்து கொள்ளலாமே அது நல்லாவே தெரியும்தானே உங்களுக்கு கௌரி நீங்க என்ன சொல்றீங்க இதைப்பத்தி அஹ் நிச்சயமா ஆதி இப்ப நீங்க சொன்னீங்க தெரிஞ்சே போய் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தன பேர் தெரிஞ்சு பண்றாங்கன்னு எனக்கு தெரியலே ஆனா பாதிக்கு மேல தெரியாமதான் பண்றாங்களோ அப்படின்றது என்னோட எண்ணம் அஹ் இப்போ ஒரு இப்போ நானோ இல்ல கௌதமியோ ஒரு ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள போறோம் இல்ல ஏதோ ஒரு work from home அ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறோம்னா அது என்ன ஏதுன்னு முழுசா ஆராய்ச்சி பண்ற அறிவு எங்க ரெண்டு பேருகிட்டயுமே இருக்கு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போற பக்குவம் எங்க கிட்ட இருக்கு ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அஹ் சில பேர் படிச்சிருப்பாங்க சில பேர் படிக்காம இருந்திருப்பாங்க படிக்காதவங்களுக்கு அது எப்படி தெரியும்ன்னு நினைக்கிறீங்க அப்ப தப்பு பண்றவங்க மேல தான தப்பு அவங்களோட அவங்களோட ஒரு innocence அ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா அதனாலதான குற்றங்கள் அதிகமாகுது தெரிஞ்சு போறவங்களை விட தெரியாத போ போறவங்கதான் இங்க அதிகம் அப்படின்னுட்டு நான் சொல்ல வர்றேன் இப்ப அதுல போனா நான் காசை ஏமாறுவேன் அப்படின்னு தெரிஞ்சே யாராவது போவாங்களா போக மாட்டாங்க அஹ் அவங்களோட innocence அ பயன்படுத்திதான் அஹ் மேலே இருக்கிற அந்த குற்றத்தை செய்யறவங்க அத பூ அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்களோ அப்படின்றது என்னோட எண்ணம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஆதி நான் சொன்னதிலே உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான கருத்து இருக்கா கண்டிப்பாக கௌரி நீங்க சொல்றது இல்ல நீங்க சொல்லு நீங்க சொல்றது சரிதான் கௌரி இருந்தாலும் அஹ் இப்ப வந்து ஒரு வேலையை நாம செய்யப் போறோம்னா அவங்க வந்து நம்ம காசு தருவாங்களா தரமாட்டாங்களா

இப்ப வந்துட்டு அஹ் உலகம் வந்துட்டு இன்னொரு தொழில்நுட்பம் வேகமா வளர்ந்துகிட்டு வருது அப்படின்றப்போ ஒரு company யே எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு இந்த கூகுள்ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அந்த கூகுள் செயலில நம்ம போட்டாலே ஒரு நிறுவனத்தை பத்தியோ அதுல என்ன புகார் இருக்குது என்ன ஒரு கெட்டது இருக்குது என்ன ஒரு நல்லது இருக்குதுன்னு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் அந்த கூகுள் நிறுவனமே கொடுத்துருதே அப்படின்றப்போ நாம போய் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு செயலையே நீங்க இப்ப இது பண்றீங்க பயன்படுத்தறீங்கன்னு வச்சுக்கங்க இந்த செயலி வந்து உண்மையான செயலியா அப்படின்னு சொல்லிட்டு யூ ட்யூப்ல போயிட்டு இதோட reviews கேட்போம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த செயலியை வந்து type பண்ணாலே அதுல முழு ஜாதகமும் குடுத்துடுறாங்களே அப்புறம் எப்படி வந்துட்டு மக்கள் விழ முடியும்

அஹ் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான் என்னோட கேள்வி இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அஹ் இப்ப உங்களோட ஒரு ஒரு மனநிலைக்கும் என்னோட மனநிலைக்கும் அஹ் யூ ட்யூப்லயோ இல்ல கூகுள்லயோ அத போய் தேடிப்பாத்தா அதைப் பத்தின மொத்த விவரமும் தெரிஞ்சிரும் அப்படின்றது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா தெரியுது இத பத்தி தெரியாத ஒரு ஒரு ஒரு ஒரு set of people ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களைதான் நான் சொல்றேன் அவங்களோட ஒரு innocent அ பயன்படுத்திதானே அந்த அஹ் fraud செய்யறவங்களோ இல்ல online ல ஏமாத்தறவங்களோ ஏமாத்தறாங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் தெரிஞ் தெரிஞ்சிருக்கறவங்களைப் பத்தி நான் சொல்லவே இல்ல இப்படி ஒரு விழிப்புணர்வு இருக்கு அப்படினு தெரியாம ஒரு ஒரு set of people இருக்காங்க இல்லையா அவங் அவங்களைதான் நான் சொல்றேன் கண்டிப்பா கௌரி இதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்ப வந்துட்டு ஒரு இப்போ இந்த உலகத்தை வந்து எப்படி சொல்லணும்ன்னா android உலகம்ன்னு சொல்லுவாங்க android உலகம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு அதாவது நூத்துல எண்பத்தி அஞ்சு சதவீத மக்களை வந்து android phone use பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க இருந்தும் அவங்களுக்கு வந்துட்டு இது தெரியாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஆனா விழறது இந்த எண்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் தொகையில மட்டும்தான் போய் விழுறாங்க